ஆஹ் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் நாங்க வந்து ஆங்கிலப் புத்தாண்டும் நாங்க கொண்டாடுற கிறிஸ்துமஸ் பண்டிகை ரெண்டுமே எங்களுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் night நேரத்துல ஆஹ் பகல் முழுசும் அந்த இந்த மாசனாவே பாடகர் இசையோட சேர்ந்துதான் அந்த prayer ஏ நடக்கும் அதனால பகலெல்லாம் அந்த அதாவது பாடல்ல இருக்கிறவங்க போய் நான் அந்த இசைக்குள்ள இருக்கேன் அதனால போய் பகல் முழுசா அதுக்காக practice பண்ணுவோம் night ஒரு பத்து மணி பத்து மணிக்கு மேல அழகா புதுசா dress போட்டுட்டு குழந்தைங்க அம்மா எல்லாரும் அழகா கிளம்பி மாஸ்க்கு போவோம் போய் அந்த one hour மாஸ் நடக்கும் இடையில இடையில பாட்டு முட்டி போடுறது நிக்கிறதுன்னு ஒரு சடங்கு பண்ணும்போது ஒரு மணி நேரம் நடக்கும் அது முடிச்சதுக்கு அப்புறம் cake cutting, dance, gift exchange உ அதாவது lucky gift ன்னு சொல்லிட்டு எல்லா கோவில்ல வந்திருக்கிற எல்லார் name மும் ஒரு box போட்டு ஒருத்தவங்களுக்கு எடுத்தா அவங்களுக்கு gift அது மாதிரி அன்னைக்கு night வீட்டுக்கு வந்து படுக்கவே மூணு நாளு ஆயிடும் night லதான் எங்க festival மூணு மூணு festival லுமே night லதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஈஸ்டர் அதைப் பத்தி நான் deep ஆ அப்புறமா சொல்றேன் அஹ் மித்ரா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச festival பத்தி explain பண்ணுங்க

கொன்னுட்டு அவ வந்து கெட்டவங்கிறதுனால கொன்னுட்டு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு காலையில எங்க அண்ணங்க எல்லாம் உட்கார வச்சு இப்படி பண்ணுவாங்க எங்க வீட்டுல பலகாரம் சுடுவாங்க அது வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இனிப்போட கொண்டாடுவோம் ஆஹ் முறுக்கு, அதிரசம், ஜீனி உருண்டை, ரவா உருண்டை நிறைய லட்டு எல்லாமே வந்து வீட்டிலேயே பண்ணுவாங்க பாட்டி அம்மா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனு இதா இருக்கும் ஆஹ் கொண்டாடி விடியற்காலையில தீபாவளி அன்னைக்கு படைச்சு பட்டாசுலாம் வாங்கி வச்சிருவோம் வாங்கி வச்சு காய வச்சு அதெல்லாம் வெடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் அந்த night ல வெடிப்போம் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணுக்கே பாக்குறதுக்கு அது ஒரு ஆசையா இருக்கும் ராகுல் நீங்க ஏதாவது சொல்லுங்க ராகுல் கண்டிப்பா மித்ரா நீங்க சொன்னது தீபாவளி தீபாவளின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எப்படி சொல்றது நீங்க வந்துட்டு அன்னைக்கேதான் வெடி வெடிப்பீங்க அப்படின்னீங்க நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த வெடியை எல்லாத்தையும் வாங்கி

யாரு தெருவுல குப்பை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க தெரு எடுத்தீங்கன்னா நான் வெடிப்பேன் நீங்க என் தெருல குப்பை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அதே போல தெரு தெருவும் என் தெருவுலதான்டா குப்பை அதிகமா இருக்குன்னு சொல்லி போட்டி போட்டுட்டு வெடி வெடிச்சது வந்து அதே போல night ல வெடிக்கிற வெடி அந்த இது மேல போகும் இல்ல fifty shot அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல அதுவும் வாங்கி வச்சிருப்போம் அதையும் வெடிச்சுட்டு இருக்கோம் இப்ப வந்து அதுவும் ஒரு போட்டிக்காகவே பண்ணுவோம் என் தெருவுல இவ்வளவுத்தையும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் மேலப்பாரு எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படீன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படம் release ஆகும் நிறைய படம் வந்து தீபாவளி அன்னைக்கு release ஆகும் அதை போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாவே இருப்போம் ரவினா அந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க i mean புனித வெள்ளி அதுதானே ரவீனா ஆமா புனித வெள்ளிக்கு வர்ற அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் வர்றதுதான் ஈஸ்டர் ஈஸ்டர்ன்னா என்னன்னா கிறிஸ்துமஸ் வந்து இயேசு பிறந்த நாள் ஈஸ்டர்ங்கிறது இயேசுவோட இறந்த உயிர்ப்பு நாள் அது நாங்க வந்து ஒரு நாப்பது நாள்

அஹ் எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா மனநிலையே ஒரு சந்தோஷமா ஒரு sad உம் அப்படியே மாறி இருக்கும் அதாவது வியாழக்கிழமை வந்து grand ஆ கோயிலை decorate பண்ணி நிறைய flower ஆல அவ்ளோ அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு prayer நடக்கும் மறுநாள் அந்த வெள்ளிக்கிழமை அது night full ஆ ஆராதனை மறுநாள் மூணு மணி வரைக்கும் ஆராதனை வெள்ளிக்கிழமை அவங்க இறந்தது இறந்துட்டாங்க அந்த மூணு மணிக்கு அந்த time என்ன பண்ணுவாங்க நமக்கு மனசே மாறும் அந்த பூவை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த decoration எல்லாத்தையும் கலைச்சிடுவாங்க அந்த கோவில்ல ஜீசஸ் இருக்கிற அந்த இடத்தை screen போட்டு மூடிடுவாங்க அப்படியே அன்னைக்கு night வந்து ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு அந்த உடலெல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல ஒரு சவப்பெட்டி அதே மாதிரி ஒரு சவப்பெட்டி செஞ்சு அதுல ஜீசஸ்சோட உருவத்தையும் வச்சு அந்த கோவிலை சுத்தி சவப்பெட்டி அதா ஒரு death அந்த மாதிரி music அப்படி இருக்கும் அது முடிச்சிட்டு வீட்டுக்கு போறோமா மறுநாள் எப்பயுமே வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி வெள்ளிதான் வரும் வெள்ளிக்கிழமை night இவ்வளவு நான் sad ஆ நடக்கும் சனிக்கிழமை night அவங்க அந்த உயிர்க்கிறாங்க அதனால நாங்க அன்னைக்கே அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் மாதிரி festival அ ஏசப்பா இறந்துட்டு உயிர்த்து வராங்கன்னு சொல்லி உயிர்ப்பு பெருவிழாவைதான் ஈஸ்டர்ஆ கொண்டாடுவோம் அது எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மனநிலை ஒரு நல்ல grand ஆ அப்புறம் ஒரு sad ஒரு grand ஒரு மாதிரி இருக்கும் அந்த அந்த time ல நாட்கள் மித்ரா நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் யாராவது இருந்திருக்காங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு கிறிஸ்டின் பிரிஎண்ட்ஸ் யாரும் அவ்வளவா கிடையாது முஸ்லிம் பிரிஎண்ட்ஸ் தான் இருக்காங்க கொஞ்சம் நீங்க சொல்றது கொஞ்சம் புதுசா இருக்கு கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறது அது என்ன அப்போ அது வந்து கிறிஸ்து பிற birthday அப்படின்னு எங்க மதத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு கடவுள் அந்த மாதிரி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கடவுளே வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு பிரசவம் பாக்க கூட அந்த அம்மாவுக்கு இடம் இல்லாம அப்படி பொறந்திருப்பாங்க அவங்க birthday வை இப்ப நான் நாங்க grand ஆ celebrate பண்ணுவோம் அதான் தீபாவளிக்கு பண்ற அதே same அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பலகாரம் அதெல்லாம் ஆஹ் okay okay ராகுல் வேற festival பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க உங்க ஊர்ல எல்லாம் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா நிறைய festivals இருக்கு அதுவே இந்த தமிழ் வருடப்பிறப்பு இப்ப நீங்க எப்படி ஆங்கில வருடப்பிறப்பு கொண்டாடுறீங்களோ தமிழ் வருட பிறப்பு ஹம் இத வந்துட்டு ஒரு கலாச்சாரமானது யாருமே கொண்டாடுறது இல்ல ஒரு சில பேர்தான் கொண்டாடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப எங்க ஊர் side ல போனா தமிழ் வருட பிறப்பு வந்து ஒரு நல்ல நாள் கோவிலுக்கு போகனும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்துட்டு ஆஹ் என்னென்ன நம்ம எடுத்து செஞ்சு சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டு சாமிக்கு படைப்போம் அது வந்துட்டு ஒரு மரியாதைக்குரிய நாள் அப்படின்றாங்க ஆனா ஆங்கில புத்தாண்டு அளவுக்கு செய்யறாங்க ஆனா தமிழ் புத்தாண்டுக்கு வந்தா எந்த ஒரு இளைஞனும் வந்து ஈடுபட்டு அந்த பன்னிரண்டு மணிக்கு cake வெட்டுவோம் அந்த மாதிரி எல்லாம் யாரும் செய்யல அது வந்துட்டு எனக்கு ஒரு மன கஷ்டமாவே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல தானே பிறந்தோம் தமிழ் வருடப் பிறப்புதானே ஏன் அத பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் எனக்குள்ளயே யோசிச்சுப்பேன் இதைப்பத்தி மித்ரா உங்களோட கருத்து என்ன ஆமா இதுக்கு தமிழ் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எங்க அதிகமா கொண்டாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்டா side இருக்குல்ல அந்த side தான் அதிகமா கொண்டாடுவாங்க ஏன்னா சித்திரை பிறந்தா வழி பிறக்கும்ன்னு சொல்லுவாங்க இந்த விவசாயங்களுக்கு எல்லாம் அப்போ அந்த நெல் இருக்குல்ல நெல்லெல்லாம் வச்சு தமிழ் புத்தாண்டுக்கு படைப்பாங்க அப்படியே அந்த நெல்லு கொத்தோட வச்சு

வி வசாயி மட்டுமேதான் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுற மாதிரி இருக்கு அதுவும் கொண்டாடுனா நல்லா இருக்கும் தமிழ் புத்தாண்டும் ஆங்கில புத்தாண்டு மாதிரி கொண்டாடினால் நல்லா இருக்கும் உம் கண்டிப்பா மித்ரா அது வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல நான் கூட ஏறு தழுவி இருக்கேன் அத மாட்டு அதாவது கலப்பைன்னு சொல்லுவாங்க அதாவது மாட வச்சுட்டு ஏறு தழுவுவாங்க அதெல்லாம் நான் தழுவி எடுக்கறேன் ஆஹ் சின்ன வயசுல இருந்தே மாமாவோட கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு சூரம்பத்தி வந்து அதை ஏர் தழுவணும் அப்படிம்பாங்க அதெல்லாம் நான் ஏர் தழுவியிருக்கேன் எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு இப்போல்லாம் அந்த மாரி யாருமே பண்ணல இப்ப நீங்க சொன்ன டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டத்துல கூட யாருமே பண்றது இல்ல இன்னும் நிறைய மாறிக்கிட்டே வருது ராவினா நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு பத்தி உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா தமிழ் புத்தாண்டுனாவே mind ல இருக்கறது அன்னைக்கு வடை பாயசம் அதாவது தமிழ் புத்தாண்டு வரப்போறது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாவே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்றது சாமி மாடை சுத்தம் பண்றது அந்த விளக்கு எல்லாம் கழுவி வைக்கிறது பூ போடறது வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது அன்னைக்கு வடை பாயாசம் செஞ்சு சாப்பிடுவோம் இதான் தமிழ் புத்தாண்டா அன்னைக்கு வடை பாயாசம்தான் செய்யணுங்கிறது என் mind ல இருக்கு அதான் எங்க வீட்டுல follow பண்ணிட்டு வர்றோம் ஏன்னா நாங்க விவசாய குடும்பம் இல்ல அவங்க சொல்ற மாதிரி டெல்டா பகுதியில தை பிறந்தா வழி பிறக்கும் அதனால அவங்க பண்ணுவாங்க இங்க நாங்க விவசாய குடும்பம் இல்லாததுனால எனக்கு தெரியலே அக்கம் பக்கத்துல நான் பார்த்திருக்கேன்

ஆஹ் எனக்கு தெரியும் ஆடி பதினெட்டு வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க mostly பாத்தீங்கன்னா எப்படின்னா அஹ் அது வந்து கயிறு போடுவாங்க எல்லாருக்குமே பெண்கள் எல்லாம் கழுத்துலயும் பசங்களுக்கு கையிலயும் அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பேர் கட்டுவாங்க அது எப்படின்னா ஆத்துக்கு போயிட்டு பழ வகைகள் நிறைய வச்சு அப்போ நாகப்பழம் season வேற அப்புறம் விளங்காய் ஆஹ் இதெல்லாமே வந்து taste அ இருக்கும் அது எல்லாமே வச்சு படைச்சுட்டு ஒவ்வொரு பழமும் ஆத்துலயோ குளத்துலையோ விடுவாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க மஞ்சள் புடிச்சு வச்சு மஞ்சள் கயிறு கட்டி ரொம்ப அற்புதமா இருக்கும் அது பார்க்கக்குள்ளயே ரொம்ப தெரியாது நமக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது அந்த நம்ம இது பண்ணக்குள்ள அவங்க வந்து நமக்கு கட்டுவாங்க அதெல்லாம் super ஆ இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராகுல் இதப்பத்தி

தேரா இது எனக்கு புதுசா இருக்கே பொம்மைய பொம்மையாட்டும் ஒரு தேர் இருக்கும் அது பேரு தப்பு

அந்த தேரை இழுத்துட்டு போயிட்டு அதுலதான் நீங்க சொல்ற காய் பழம் அதெல்லாம் வச்சு அதுல மிதக்க விடுவோம் ஆத்தில ஆத்து தண்ணியில அந்த time ல வந்து இந்த தாலி பிரிச்சு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்க ஊர் பக்கத்துலயே ஆறு இருக்கிறதுனால நாங்க போனோம் அதுவே குளிச்சிட்டு விளையாடுவோம் நிறைய கும்பலா இருக்கும் இப்போ இந்த அணைக்கரை பக்கம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே crowd ஆ இருக்கும் அந்த இடத்திலே நீங்க அந்த time ல உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த பாலத்திலே அவ்வளோ கூட்ட நெரிசல் நிறையவே இருக்கும் அதெல்லாம் பார்த் பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல ரவீனா இதப்பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் கண்டிப்பா ஆடி பதினெட்டுன்னா நான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது என் நீங்க சொன்னீங்கல்ல தாலி பிச்சு போடுவாங்கன்னு எனக்கு ஜூன்லதான் கல்யாணம் ஆச்சு அந்த அந்த ஜூலைக்கு அப்புறம்தான் அந்த அப்படியே continue ஆதான் வரும் ஆடி பதினெட்டு அப்ப வந்து அந்த கல்யாணத்தன்னைக்கு மாலை கழுத்துல போட்டிருப்போம்ல அந்த மாலை மாத்துன மாலை அது எல்லாத்தையும் எடுத்திட்டு அந்த தாலி பிரிச்சு போடுற அந்த பழைய தாலி நீங்க சொல்ற மாதிரி இந்த பழம் பூ எல்லாத்தையுமே நாங்க ஆடி பெருக்கு ஆனா கொண்டாட மாட்டோம் நாங்க எங்களுக்கு சாதா ஒரு நாலு மாறிதான் என்னோட friends எல்லாமே இந்த மஞ்ச கயிறு எல்லாம் போட்டு வருவாங்க எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு குடு எடுத்துட்டு வர சொல்லி எல்லாம் நான் போட்டுக்குவேன் ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க நான் ஆனா போயி அந்த ஆடி பதினெட்டு என் marriage அப்பதான் தாலி பிரிச்சு போடுற அன்னைக்குதான் நாங்களும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஆத்தில விட்டுட்டு அந்த பழைய பூ அந்த பழைய மஞ்ச கயிறு எல்லாத்தையும் ஆத்தில விட்டுட்டு

உங்க ஊர் திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நடக்கும் எந்த எந்த தெய்வத்தை நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் இருப்பாங்களாம் எந்த தெய்வம் என்ன திருவிழா எப்படி போகுது உங்களுக்கு

அவங்க வந்து ஆடி வம்பு பொறக்குதுல்ல அதை கொண்டாடுவாங்க அது எப்படி கொண்டாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் இருக்குல்ல முழு தேங்காய் அதை வந்து உறிச்சு எடுத்துட்டு உள்ள உள்ளத அப்படியே நல்லா சீவிட்டு அந்த மூணு கண்ணு இருக்கும்ல மேல அந்த மூணு கண்ணு வழியா தண்ணி எடுத்து ஒரு குண்டான்ல வச்சுக்கிட்டு அரிசி, எள்ளு, சர்க்கரை, பொட்டுக்கடலை, அவல் இதெல்லாம் உள்ள வச்சு stuff பண்ணி அதுக்குமேல அந்த மூணு கண்ணு இருக்குல்ல அடைச்சிருவாங்க அடைச்சுட்டு ஒரு குச்சியை சொருவிட்டு தேங்காய் சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இத சாப்பிடுவாங்க ஆடி ஒண்ணுன்னு ஆனா இவங்க ஆடி பதினெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா non veg எடுத்து சாப்பிடுவாங்க நமக்கு அப்படியே opposite ஆ இருப்பாங்க இங்கே

நீங்க கேட்ட மாறியே அந்த ஊர் திருவிழா இருக்கு இல்லையா இப்ப கூட நான் எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன் அது எப்படி சொல்லுவாங்க அது வந்து ஒரு அம்மன் நல்லா ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் எல்லையூட்டோன் தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமா இருக்கும் first வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க காப்பு கட்டீட்டு யார் யார் தீ மிதிக்கிறாங்களோ அப்புறம் பால் குடம் அவங்களுக்கு எல்லாருக்குமே காப்பு கட்டி விட்ருவாங்க செப்பல் போடாம எல்லாம் நடப்பாங்க ரெஜினா அவங்க வந்து கவிச்சி எதுவுமே சாப்பிடாம சைவம் சைவ சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு correct ஆ சாமி கும்பிட்டுட்டு இப்படி எல்லாம் இருப்பாங்க correct ஆ அந்த திருவிழா வருது இல்லையா அன்னன்னைக்கு பால்குடம் காலையில எடுப்பாங்க இப்போ தீ மிதின்னா சாய்ந்தரம் அப்புறம் காளி ஆட்டம்ன்னு ஒண்ணு நடக்கும் அப்புறம் அந்த திருவிழாவுல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா பார்க்கிறது ஒண்ணு அடுத்த விஷயமா இருந்தாலும் இன்னொன்னு வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கும் கட எல்லாம் போட்டு இருப்பாங்க அந்த கடையெல்லாம் நம்ம ரசிச்சிட்டோம் எது நமக்கு பிடிக்குதோ அத வாங்கிகிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அந்த ice cream சாப்பிட்டுக்கிட்டே போய் அந்த கோயில் திருவிழாவை பார்க்கிறது பார்த்துட்டு சாமியை உள்ள போய் பார்க்கிறது அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதவங்க ரொம்ப நாள்

super super எனக்கு இந்த திருவிழாவுக்கு ப திருவிழா பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஆடி மாசத்துல கிறிஸ்தவங்களா நாங்க என்ன பண்ணுவோம்ன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது இங்க பக்கத்துல மயிலாடுதுறை பக்கத்துல பில்லூர்ன்னு ஒரு சின்ன ஊரு ஒரு சிறிய கிராமம்ன்னு வச்சுக்கோங்களேன்

ஆஹ் okay மயிலாடுதுறையினுடைய ஊரு நான் பில்லூருன்னு சொல்லிட்டு பக்கத்துலதான் ஒரு இருபது முப்பது kilometer தள்ளி இருக்கும் ஒரு சின்ன ஊர் அங்க ஒரு மாதா கோவில் இருக்கு ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து வர்ற சனிக்கிழமைகள்ல எல்லாரும் போய் பொங்கல் வைப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொருத்தங்க போய் எங்களுக்கு வந்து அந்த மூணாவது சனிக்கிழமை நாங்க வருஷம் வருஷம் அப்பதான் போவோம் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம் அங்க என்ன சிறப்புன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஆகலைன்னு வேண்டிட்டு போனா next year கல்யாணம் ஆயி husband டோடதான் போவாங்க குழந்தை இல்லைன்னு போனா குழந்தையோட போவாங்க வேலை இல்லைன்னு போனா வேலையை அது மாதிரி வீடு கட்டணுமா வீடு அது மாதிரி என்னது இந்த வருஷம் வேண்டிட்டு போனா அடுத்த வருஷம் நடக்கும்கிற ஒரு நம்பிக்கை எங்க இதுல வருஷம் வருஷம் ஆடி மாசத்துல அந்த பில்லூர் கோயிலுக்கு போறதா நாங்க தவறவிட்டதே இல்ல போயிட்டே இருப்போம் ஆடி மாசம் திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இது பக்கத்துலன்னா அந்தோணியர் அந்தோணியர் அந்தோணியர் நீங்க கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல அந்தோனியார் புனிதர்தான் எங்க கோயில் அப்ப நாங்க திருவிழா இந்த ஜனவரி மாசத்துல கொண்டாடுவோம் எங்க festival full ஆ night லதான் அந்த evening ல ஆரம்பிச்சு night பத்து மணி

நான் வந்து நியூ இயர்க்குலாம் வந்து church க்கு போவேன் ரவிண்ணா ரொம்ப வந்து மாயவரத்துல ஒரு church இருக்கும்ல அங்க போகக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்ப விட புதுசு பண்ணிட்டாங்க பழைய இதுல புதுசா பண்ணுவோம் அப்படியே light setting பண்ணி நான் வந்து அந்த நியூ இயர் அதுவும் மெழுகுவர்த்தியெல்லாம் நான் வந்து மூணு மூணு சாமியுமே கும்பிடுவேன் சென்னை சென்னையில ஒரு முருகர் கோவில் இருக்கு அந்த பேர் கூட வரமாட்டேங்குது ஒரு ஊரு நானும் இங்க ஒருத்தன் இருக்கேன் நானும் பேசுனா மட்டும்தான் இதுவந்துட்டு approve ஆகும் usual அ நீங்க ரெண்டு இல்ல இல்ல நீங்க போனீங்களே திருப்பி வந்திங்களா அதான் பேசிட்டுருக்கோம் இல்ல நான் அப்பவே வந்துட்டேன் சரி interesting ஆ போயிட்டு இருந்தது சரி என்னதான் பேசுறான்னு காதுல வாங்கிட்டு இருந்தேன் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எதைப்பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க திருவிழாக்கள் அந்தந்த ஊர் திருவிழாக்கள் அந்த தெய்வங்கள் பத்தி உம் கண்டிப்பா ஆஹ் எங்க ஊர்ல வந்துட்டு தீமிதி திருவிழா நடக்கும் அதாவது மித்ரா சொன்னா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டுவாங்க

ஆஹ் விளையாண்டிருக்கேன் ரொம்ப அற்புதமா இருக்குமே ராகுல் ஆஹ் இந்த மஞ்சள் தண்ணி விளையாட்டு அதான் முற பொண்ணுங்க மேலே ஊத்துறது அந்த மாம முறை ஊத்துறது அந்த மாதிரி விடிய விடிய அது நடக்கும் அதாவது சாயங்காலம் ஆரம்பிச்சு விடியக் காலையிலே மூணு நாலு மணி வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு இப்ப யாரும் அதிகமா விளையாடுறதில்லைன்னு நினைக்கிறேன் உம் இப்போ மயிலாடுதுறை side யாராவது விளையாடுறாங்களா ஆஹ் விளையாடுறாங்க ராகுல் இப்ப ஊர்கள்ல கூட இது பண்ணாங்க திருவிழா இப்போ நடக்கலை அதே போல ஆடி மாசம் ஆடி மாசம் சொன்னீங்க இல்லையா இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும் ஏதாவது ஒரு கோயில் அந்த கரகம் தூக்குறது அது வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து ஒருத்தர்தான் அந்த தூக்கிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வரைக்கும் அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் எங்க ஊர்ல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அது இந்த வருஷம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம்

நீங்க அத கொண்டாடுவீங்களா வீட்டிலே உள்ளவங்களோட சேர்ந்து விளக்கேத்துறது எப்படி help பண்ணுவீங்களா கண்டிப்பா மித்ரா அது வந்துட்டு இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் பாத்துருக்கீங்களா இந்த அகல் விளக்கு எல்லாம் திருடிட்டு வருவாப்புல விஜய் சேதுபதி ஆமா அந்த மாதிரி நான்லாம் போயிட்டு திருடிட்டு வருவோம் மெழுகுவர்த்தி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல இருந்து அவங்க உள்ளற போனதுக்கு அப்புறம் அந்த குத்து விளக்கை சுத்தி வச்சிருப்பாங்க அந்த அகல் விளக்குலாம் தூக்கிட்டு வந்து நான் heart போட்டு அம்பு விட்டுட்டு இருப்பேன்

எங்க வீடு ஓட்டு வீடு அவங்க வீடு மாடி வீடு மாடி வீடுன்றப்போ மாடி full ஆ ஏத்தி வச்சிருப்பாங்க இவங்க என்ன மாடி full ஆ ஏத்தி வெச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மாடில ஏறி அந்த அகல் விளக்கு எல்லாம் திருடிட்டு வந்து என் வீட்டுல வச்சுப்பேன் நானும் விளக்கேத்துவேன் அந்த அடுத்து மூணு நாளுமே ஏத்துன்னு சொல்லுவாங்கல்ல நானும் நான் மாடியிலதான் இருக்கேன் அதனால படிக்கட்டுல வாசல்ல குத்துவிளக்கு வச்சு சுத்தி அகல்விளக்கு உள்ள சாமி மடத்துல விளக்கு kitchen விளக்கு நானும் அத ரொம்ப ஆர்வமா செய்வேன் செஞ்சிருக்கேன் வருசமும் செஞ்சுட்டுதான் இருக்கேன் ரொம்ப இது அற்புதமா இருக்கும் அப்ப அந்த photo எடுக்கறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே brightness தான் face ல நீங்க இந்த மாதிரி விளக்கு திருடின அனுபவம் அந்த மாதிரி இருக்குதா நானும் திருடுன அனுபவம் எல்லாம் இல்ல என்ன ஒண்ணு பக்கத்து வீட்டுல இவ்வளவு ஏத்திருக்காங்களா நம்ம இதைவிட அதிகமா ஏத்தணும்னு நான்லாம் ஆசைப்பட்டு இருக்கேன் ராகுல் ஆனா ராகுல் நீங்க ஒருவேளை எங்க ஊருன்னு தெரியல எங்க விளக்கு ஆனா காணாம போயிருக்கு இல்ல இல்ல நான் உங்க ஊர் பக்கமெல்லாம் வர மாட்டேன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொண்ணூறு kilometer distance இருக்கும் அதனால உங்க side ல வந்து மாட்டேன் என் வீட்டுக்கு opposite வீட்ல மாமா வீடு சித்தி வீட்டையே சுத்தி இருக்கும்

அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கி வச்சுட்டு இருக்கும் அந்த காப்பிகள் ஏன்னா நம்ம தீபாவளிக்கு எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சுருவோம் இல்லையா கார்த்திகை அன்னைக்கு அந்த வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருப்பாங்க நான் போயிட்டு அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வாங்கடா கையால தூக்கி போடுறேன் வெடியான்னு சொல்லிட்டு அந்த தீனி வெடி எல்லா வேலையும் கையால வச்சிட்டு கிடப்பேன் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களை வெடிக்க விட மாட்டேன் நான்தான் அடிச்சிட்டு இருக்கணும் ஆஹ் மித்ரா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா

இல்லை எனக்கு வெடின்னா பயம் கம்பி மத்தாப்பு புஷ்வானம் சங்கு சக்கரம் இதுதான் வேற எதுவும் நான் தூரமா வானத்தை எல்லாம் வெடிக்கத்தான் வாய் பார்த்துட்டு இருப்பேன் நான் பண்ண மாட்டேன் பயமா இருக்கும் இப்ப கொஞ்சம் அந்த வெங்காய வெடின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா தூக்கி போட்டு வெடிக்கிறது ஆமா இதுல இப்போது வந்து வெங்காய வெடின்னு சொல்றாங்க இப்ப நாங்க college படிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்ப recent ஆ என்ன பண்ணோம் இப்ப college இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம் sir போறப்போ தூக்கி போடுறது இந்த bus ல தூக்கி போடுறது யாராவது போனால் தூக்கி போடுறது இது ஒரு பயம் தூக்கி போட்டுலாம் அடிப்பாங்க பட்டுனு நம்ம திரும்பிப் பார்த்து எல்லாரும் அப்படியே normally இருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு நீங்க அத அனுபவம் இருக்கா கண்டிப்பா அஞ்சு ரூபா டப்பாவுல பூண்டு இருக்குல்ல பிரிச்சு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கிறது அதோட நாங்க கையில செஞ்சு வெடிக்கிறது இன்னும் நல்லாவே இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அந்த வெடிக்காத வெடியோட வெடி மருந்தெல்லாம் அதுல கொட்டி அதை ஒரு newspaper ல சுத்தி ஒரு பத்து paper வச்சு சுத்தி அதுக்கப்புறம் தூக்கி அந்த அடிக்கிறப்ப பக்கத்துல யாரா இருந்தா கல்லுப்பை தேச்சு மூஞ்சியில பட்டுரும் அந்த அளவுக்கு effective ஆன நாங்க வெடி செய்வோம் எங்க பசங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு knowledge இருக்கு அதாவது ஒரு பாம் செய்ங்கடான்னா கண்டிப்பா செய்வாங்க ஒரு வேலை செய்யறான்னா செய்யவும் மாட்டாங்க ஒரு பாம் செஞ்சு அதுக்கு வெடிச்சே ஆகணும் அப்படின்னா அதுக்கான வேலையை டக்கு டக்கு டக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய செஞ்சு நாங்களே வெடிச்சிருக்கிறோம் ராவின உங்களுக்கு இந்த மாதிரி ரவிணாவைதான் கேட்கலான்னு நானும் வந்தேன்

சின்ன வயசுல ஒரு red color ல ஒரு paper ல குட்டி குட்டியா button மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் சும்மா கல்லால துப்பாக்கி கூட இல்ல கல்லால சும்மா டக்குன்னு உடைச்சிருக்கேன் இவ்வளவுதான் என்னோட வெறியோட அனுபவம் ஆனா இந்த வருஷம் நான் கல்யாணம் ஆகி இப்பதான் போன வருஷம் எல்லாம் நான் பார்க்கலை இந்த வருஷம்தான் வீ எங்க வீட்டு வெளியில வந்தாவே ஒரு மூணு மணி நேரத்துக்கு அவ்வளவு வெடி அதனால நான் ரசிச்சேன் வானத்துல color colour color ஆ அழகா போயிட்டு இருந்துச்சு நம்மளே வாங்க வேணாம் இதையே பார்த்துக்கலாம் ரசிச்சுட்டு வந்தேன் வந்து போலீஸ்காரங்க வந்து தட விதிச்சுட்டாங்க எட்டு மணி வரைக்கும்தான் வெடிக்கணும் காலையில எட்டு மணி வரைக்கும்தான் pollution அதிகமாகறதுனால அப்படி ஒரு rules pollution அ தாண்டி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த birds க்கு எல்லாம் ரொம்ப disturbance ஆ இருக்கு dog birds இதே மாதிரியும் இருக்கும் government இப்படி ஒரு order ஒண்ணு போட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் நல்லா வெடிக்கிறவங்களுக்கு ஆஹ் அது மித்ரா அது வந்துட்டு போட்டாங்கதான் ஆனா கிராமத்து புறங்களை அதலாம் மதிக்கிறது இல்ல எங்க side ல எல்லாம் அப்படி எல்லாம் யாரும் வந்து எங்களை கேள்வி கேக்கல நாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வெடிச்சோம் அதான் night தீபாவளி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குதா அதுலே இருந்து start பண்றதுதான் night விடிய விடிய வச்சு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வெடிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நான் ஒண்ணும் சொல்லல

ரவினா உங்களுக்கு அவ்வளவுதான் வெடினைப் பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலை வேற எதாவது சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா ஆயுத பூஜைன்றது எல்லாருமே கொண்டாடுவோம் so இங்க இப்ப நாங்க வேலை பாக்குற இடத்திலயே இருக்கிற எல்லா systems சந்தன பொட்டு வச்சு எல்லாமே கொண்டாடிட்டு இருப்போம் இப்ப அத பத்தி நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்ல நேரம் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்குது நம்ம இதோட இந்த தொடரை முடிச்சுப்போம் நம்ம அடுத்த தொடர்பிலே இத பத்தி நம்ம மீண்டும் தொடருவோம் நன்றி மித்ரா நன்றி ராவினா நன்றி மித்ரா செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படிங்கிறாங்க so இப்ப இந்த நுழையும் முன்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாமாங் sir அப்படின்னா நமது தாய்மொழியாகிய தமிழை யார் போற்றுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பில்ல அப்போ இந்த நுழையும் முன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்ன்னா இது ஒரு பொதுவான தகவல். ஒரு தமிழ் மொழி பத்தி ஒரு introduction குடுக் குடுக்குறாங்க இல்லையா நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை இலக்கியங்கள் போற்றுது நாமளும் தமிழ் வணக்கம் சொல்றத ஒரு மரபாகவே இலக்கிய மரபாகவே வச்சிருக்கோம் so பாரதிதாசன் தமிழை குழந்தையாக பாவித்து என்ன செய்யறாரு பாராட்டி போற்றி பாடுகிறார் அதே போல அவரும் என்ன செய்யறாரு பல பெயர்கள் சூட்டியும் தமிழ்க்கு இன்னென்ன பெயர் இருக்குன்னு நிறைய பேர் வைக்கிறாரு என்னென்ன பேர் இருக்குன்னு வைக்கிறாரு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாமா okay so என்னென்ன பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் so first பா பாட்டு எல்லாரும் எனக்காண்டி நிச்சயமாக இந்த பாட்ட எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும்ன்னு நான் கேட்டுக்கிறேன் எப்போதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மனப்பாடம் பண்ணிடனும் அன்னைக்கு விருத்தாசலம் branch க்கு போனேன் பத்தாங் class ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு சொன்னேன் மூணு பேர் சொன்னாங்க நான் மூணு பேருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தேன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையாது ஒரு குறைந்தபட்சம் படிக்கணுமா வேண்டாமா நாம் வெறும் காரியக்காரரா மட்டும் இருக்கக் கூடாது இல்லையா சில இடங்கள்லயாவது நம்ம மனச பறிகொடுத்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது போலதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறாரு பாரதிதாசன்

so இப்ப இந்த மூணையும் first பார்க்கலாம் தமிழ்க்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் அப்டிங்கறார் அதாவது தமிழ்க்கு அமுதுன்னு பேராம் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படிங்கிறார் என்னுடைய உயிருக்கு நேர் அப்படின்னா உள் உயிரே அப்படின்னாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி என் உள் உயிர் அது என் உயிருக்கு இணையானது என்னுடைய தாய்மொழி அப்டிங்கறார் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர்

தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேரின்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊ

எங்கள் சமூகத்தினுடைய விளைவுக்கு நீர் போன்றது எப்படி பயிர் விளைய நீரு அவசியமோ அதே போல் நம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய அந்த முடிதான் நமக்கு அடையாளம் அதே போல நம்முடைய தமிழ் பேசக்கூடிய நாம வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர்யா இது

தமிழ்க்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேரின்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் படிச்சாச்சா கையோட மனப்பாடம் பண்ணிடுங்க

அடுத்தது பாக்கலாமா தமிழ் எங்கள் இளமைக்குப் பால் இன்பத் தமிழ் நல்லா புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் இளமைக்குப் பால்

தமிழ் மொழிய வச்சுதானே அவங்க என்ன செய்யறாங்க வெற்றி பெறுகிறார்கள் அதத்தான் அப்படி சொல்றாங்க தமிழ் எங்கள் இளமைக்குப் பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் okay அடுத்தது பாருங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தே நம்முடைய அசதிக்கு சுடர் தந்த தேன் உண்மையிலயே தமிழ் என்றால் இனிமை நீங்க தமிழ் படிச்சு பாருங்க உங்க அசதி எல்லாம் போயிடும் நிச்சயமா அசதி எல்லாம் போயிடும் நம் உயர்வுக்கு வான் போன்றது நம்மள தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவுதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்தது உண்டோ அப்படின்னாரு யாரு பாரதிதாசன் தமிழே இறவாத நிலையை தரும் எந்த அளவுக்கு தமிழ் படிச்சா முன்னேறலாம் அப்படீன்னு சொன்னா வானம் அளவுக்கு முன்னேறலாம் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் நம்முடைய அறிவுக்கு துணைவனே எதுனா தமிழ்தான் தமிழ் நல்லா படிச்சா எப்பவுமே நமக்கு துணைவனாக இருந்து நம்மளை என்ன செய்யும் நமக்கு காப்பாத்தும் so அதான் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வா அதான் நல்ல கருத்து செறிவு மிக்க ஒரு மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி அதான் கவிதைக்கு வைரம் அப்படின்ற வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு so ஒரு அதாவது ஒரு நல்ல கடினமான கருத்து செறிவு மிக்க கவிதைகளை கொண்டது நம் தமிழ் அப்படிங்கிறதுதான் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படீன்னு சொல்றாங்க so அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் so இந்த பாடலை எப்படி நமக்கு கேட்பாங்கன்னா இத ஒரு பொருத்துக model ல அடிக்கடி கேட்பாங்க தமிழ் எங்கள் உயர்வுக்கு என்னன்னு கேட்பாங்க வான் அப்படி கேட்பாங்க இளமைக்கு பால்ன்னு கேட்பாங்க அறிவுக்கு தோல் அப்படீன்னு கேப்பாங்க so இந்த மாதிரி இது அந்த பாடலையே ஒரு பொருத்துக வா கேப்பாங்க இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடல் தானே நமக்கு தெரியுமே அப்படீன்னு நம்ம நினைக்கக் கூடாது இதுல உள்ள கருத்துக்களையும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஆழ்ந்து படிக்கணும் so வாங்க ஒரே ஒருக்க பாட்டை படிச்சுட்டு நம்ம போயிடலாம் படிக்கலாமா எல்லாரும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்குப் பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வைரத்தின் வாள் ஒரு அரை நிமிடம் time எடுத்துக்கோங்க மனப்பாடம் பண்ணிடுங்க சீக்கிரம் இந்த பாடல்தானே அப்படின்னு சொன்னா இந்த பாடல உங்களால தப்பு இல்லாம சொல்ல முடியுமா அதுக்கு பேர் தான் நீங்க தெளிவா இருக்குறீங்களான்னு அர்த்தம் இதான் நமக்கு புரியுதே அப்படின்னுட்டு போயிடுவாங்க கடைசியில உள்ள சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள தமிழ் புக் வினாத்தாள்கள்ல கேட்கும்போது நம்ம தவறிடுவோம்